நானா நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு படுத்தேன்

அப்போ தான் வெயில் கொஞ்சம் கம்மி ஆகும் ஆமாமாம பையன்

school கு போயிட்டு வந்துட்டான்

உம் எங்க அங்கேயே lunch குடுத்துராங்களா

ஓ அங்க daily ஏதோ ஒரு காய்ல சாப்பாடு

ஆஹ் வாரத்துல ஒரு நாள் கீர

சத்து மாவுல என்ன சத்து மாவு உருண்ட மாறி பிடுச்சு குடுப்பாங்க

நம்ம அப்படி போட்டு குடுப்போம் அவங்க என்ன போட்டு அரைச்சது தானியம் எல்லாம் இருக்குல அது வேகாது அப்படிங்குறாங்க ஆமா டி அதுவும் சரி தான் நம்ம நல்லா உருண்டைபிடுச்சு குடுப்போம் நல்லா இட்லி சட்டில ஒரு பாப் ஒரு இது

என்ன பண்றாங்க ஒண்ணும் இல்ல நம்ம பண்ற உருண்டையே தான்

கொஞ்சம் இதா கொலக்கட்டைக்கு பண்ற மாதிரி

தண்ணி ஊத்தி இதுல வடச்சட்டில போட்டு திருப்புறாங்க

திருப்பி அதை மாவு பதத்துக்கு வந்ததும் எறக்கிட்டு

அத இப்படி ஒண்ணு பிடுச்சு பிடுச்சு தேங்கா பூ தூவி விடுவாங்க தேங்கா பூவும் வெல்லமும்

உம் தூவி விட்டு அத பெசஞ்சு இப்படி இப்படி புடுச்சு புடுச்சு வச்சு அத அப்படியே சாப்ட குடுக்குறாங்க ஆவில வச்சு

நல்லா இருந்துச்சு நான் ஒரு time போய் சாப்டேன்

அத சாப்டேன் அவளோ நல்லா இருந்துச்சு நான் வீட்ல செஞ்சு பாத்தா அந்த taste வர மாட்டிங்குது

இன்னிக்கு முட்ட குடுக்குற நாளா

இன்னிக்கு தெரியலையே திங்கட்கிழமை செவ்வாகிழமை புதன் கிழமை மூணு நாள் முட்ட குடுப்பாங்கனு நினைக்குறேன்

வியாழன் வெள்ளி வந்து சத்து மாவு குடுப்பாங்க

சாப்டுக்குறான் பசங்களோடு உட்காந்து இல்லையா ஓ ஹோ அவன் சாப்டுக்குறான் எதையுமே எடுத்து வைக்காம full ஆ சாப்டுக்குறான்

உம் நீங்கலாம் சாப்டாச்சு ஓ நாங்க எல்லாருமே சாப்டாச்சு மொத்தம் அவரும் வந்து சாப்டாச்சு தூங்கியாச்சு அவரும் உம் தேங்கா புளி செஞ்சாச்சு ஓ தேங்கா புளியா

அது தான் சட்டுனு மோர் குழம்பு வையினாரா அதுனால வச்சுட்டேன் சேரி கேக்குறதே பெருசுனு வச்சுட்டேன் நீ உன்னோட saree எல்லாம் கிடச்சுருச்சா அனிதா ஓ ஓ கிடைச்சுருச்சு கிடைச்சுருச்சு தெக்க குடுக்கணும்

நான் தெக்கனும் நான் மஞ்சு ஓடதுனா தெச்சுக்குவேன்

சுக்கிறானா ஓடதும் கல்யாண blouse உம் ஆய்ஷா கிட்ட தெக்க குடுக்கலாம்னு இருக்கேன் ஏன் நீயே தெப்பியே நல்லா நானே தெப்பேன் நான் புதுசா ஒரு designer பாத்தேனா

இப்போ மஞ்சா ஓடாது மஞ்ச colour saree ஆஹ் என்ன colour saree உனக்கு அது stone வச்சா

ஆமா எனக்கு ஒரு violet colour மாறி கத்திறுப்பு colour மாறி வரும்

கல்யாணத்துக்கு தெக்கணும் என்னோட பட்டு saree தான் இப்போ பாய் கல்யாணத்துக்கு போட்டேன்ல

கல்யாணத்துக்கா கல்யாணத்துக்கெல்லாம் குடுக்களா சுக்றானாக்கு தான கல்யாணம்

அப்போ ஜாவித் கல்யாணத்துல போட்ட saree னா நீ அதுக்கு blouse எல்லாம் தெக்கலையா அதுக்கு blouse தெச்சுருந்தேன் அது எனக்கு பிடிக்கல அந்த colour ம் எனக்கு set ஆகல

அதும் அவன் கல்யாணத்துல எதுவுமே care பண்ணிக்கவே முடியல

அதான் பின்னாடியே blouse material வாங்கி வச்சுக்கிரியா ஆஹ் material வாங்கி embroidery குடுத்தா அந்த அக்கா கம்மியா பண்ணி குடுக்கும் எனக்கு

blouse ஏ எல்லா பக்கம் எல்லாருக்குமே lining blouse ஏறனூரு ரூபா வாங்குங்க

நான் இங்கையே வேல செஞ்ச நாலா நூறு ரூபா தான் வாங்குவாங்க அவங்க நல்லா தெப்பாங்களா அனிதா ஓ ஆயிஷா அக்கா நல்ல தெப்பாங்கா உம் ஹம் அப்போ நான் ஒரு time blouse குடுத்து பாக்கலாமானு பாக்குறேன்

இந்த சுக்ரானாகு போடுற saree ல வந்துட்டு எனக்கு இனி வந்து ஏதும் அது மட்டும் நான் இன்னும் தெக்கலா ஏன்ன எனக்கு கொஞ்சம் design வச்சு வித்தியாசமா எதாவது work வச்சு தெக்கணும் ஆச அப்பரம் readymade readymade blouse ஆ பாக்கலாமா பாத்தேன் ஆஹ் அப்படினா அவங்ககிட்ட குடுத்து பாத்தா

இல்ல நா நம்பி நம்பி கொடுக்கலாமா உங்க கடைல நல்லா தைப்பாங்கள ஓ அதுல்லா நல்லா தேப்பாங்க பரணி என்ன அளவெடுத்து தேச்சா perfect டா தேப்பாங்க அஹ அளவேத்துதா வேண்ணும் என்னக்கு correct டான இது set ல set டான blouse எதும் இல்ல அளவெடுத்து correct டா தேப்பாங்க செல்வி அக்காகிட்ட பாத்தே அதேமாதிரிதா டே ஆகல ஹைசினா கல்யாணத்துல work பண்ணி குடுத்ததுதான ?

என்னக்கு அளவேடுத்துதா தேச்சாங்க செல்விக்கா

ஆனா என்னக்கு ஒருமாதிரி work மட்டும் புதுசாவெ இருக்குரமாரி இருக்கு ஆமா அப்ப ஒன்னு குடுத்து பாக்குறேன்

நா போய் சென்னை tailors ல blouse work அந்த patch work எல்லா பண்ணி தைக்கமாட்டாங்கலாம plain என்னா அதுக்கு ஆளுக இல்லையாமா அதனால நீங்க இவங்க இப்ப embroidery பண்ணுவாங்க கோபி embroidery வேன்னாப்பா என்னக்கு என்னன்னா அந்த பின்னாடி முதுகுல எதாவது design வெச்சு பண்ணி தேக்கனும்னு என்னக்கு உம் பாத்தவோன்னே பண்ணுவாங்க

இது எல்லாமே பண்ணுவாங்க photo காமிச்சு இதுமாதிரி தைங்கன்னு சொன்னாலும் தேப்பாங்க

ஏன் நிஷா இந்த super ரான saree க்கு இதுவந்து ஒருமாரி jaarjet உம் இல்ல ஒரு patting synthetic saree மாதிரி தான

நா அதுலயெல்லா ரொம்ப ஒல்லியா தெரிவ்வே

இல்ல இதுல என்னக்கு எப்பிடி தேச்சா நல்லா இருக்கும் ஏன்னா எதாவது design idea சொல்லே

உங்களுக்கு முதுகவிட கைக்கு வந்து ஏதாவது பண்ணி போட்டா நல்லாருக்கும் ஏன்னா வெள்ளையாருக்கிங்களா அதுனால

கைல வந்து வித்தியாசமா நீ எதாவது கைக்கு

சொன்னதுக்கு அப்பறம்தா idea வந்துச்சு நா வந்துட்டு அங்க சென்னை tailors ல தைக்காதனால செல்விக்காவும் என்னக்கு சரியா set டாகதானால readymade blouse வாங்கிக்கலாம்ட்டு நா தேடிட்டு இருக்கே என்னக்கு கிடைக்கவே இல்ல readymade blouse

இல்ல easy யாவே கிடைக்குது ஊம் சில colour உ நம்ம போ phone ல பார்க்க colour ருக்கும் நேர்ல பாக்க colour ருக்கும் match ஆகாம போய்டுச்சுனா அதும் ready என்ன colour வேணு அந்தமாதிரி கடைள்ள இப்ப நா வேண்ணா என்ன குவால் உம் readymade ல வேச்சிருந்தமாரி அடிக்கி பாத்தே

அவங்க என்னன்னா நா பாத்துட்டு message பண்ணுங்க அவங்க என்னக்கு call பண்ணாங்க நா உம் நீங்க வந்து அந்த blouse சு நீங்க சொன்ன blouse உம் எங்ககிட்ட இல்ல ஆனா நாங்க வாரத்துக்கு ஒரு time video call பண்ணுவோம் live ல

அப்ப நீங்க வந்து நாங்க காமிக்கிறோ ஏதாச்சும் புடிச்சு இருந்துச்சுனா screenshot எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நா உங்களுக்கு delivery பண்றேன் அப்பிடின்னு

தெரியில இப்ப அந்த group பும் follow பண்ணிட்டு இருக்கே இப்ப நா இப்போ

அது என்னக்கு risk குன்னு இந் இந்த நீ சொன்ன tailor கடைல குடுத்து பாக்கலாமே நனச்சே ஆஹா குடுங்க குடுங்க அவங்களே பாத்து நல்லா காமிப்பாங்க உங்களுக்கு எந்த cotton வேணுமோ இல்லனா phone ல எடுத்துவேச்சிட்டு

normal dress சா, normal dress நூறுவா lining dress இரநூருவா

cotton வெச்சா அம்பது ருபா அப்பிடி ஜாஸ்த்தி ஆகும் சரி இதுவந்து புத்துக்கு தெரியும்ல இந்த கட எங்க இருக்குதுன்னு ஓ உங்களுக்கே தெரியும் தானே நா போயிருக்கே இருந்தாலும் ஒரு சின்ன confusion இருக்கு அதான் திருப்பூர்க்கு வர்றது mam அஹ திருப்பூர் க்கு வர்ற நிம்சம் இருக்குல